ஆனா வந்து பேங்க் எந்த பேங்க்லயும் பத்து percent லாம் குடுக்கவே இல்ல அதிகபட்சம் எட்டு புள்ளி something ன்னு நினைக்குறன் பேங்க்ல அதுக்கு மேல லாம் பேங்க்ல தரமாட்டாங்க, ஏன்னா நம்பிக்கையான இட வந்து பேங்க்ல பணம் வைக்கிறது தான் அங்க வந்து நெறய தரமாட்டாங்க நீங்க வேற ஏதாச்சு சும்மா financelocal agent ட குடுத்தாதான் அவுங்க வந்து நெறய வட்டி தருவாங்க பணத்துக்கு, மிச்சபடி பேங்க்ல வந்து எட்டு percent தா ஆறு ஏழுன்னு தான் இருக்கு பத்து வச்சுபோ பத்து தராங்கனு வச்சிகிட்டனா நம்ம நூறு ருபா இன்னிக்கு பேங்க்ல போடுறோன்னா ஒரு மாசோ கழிச்சி அது நூத்திபத்து ருவா ஆகும் அப்ப அந்த எடத்துல compound interest ன்னா யோசிங்க அடுத்த நாள் வந்து அடுத்த மாசத்துக்கு அவுங்க calculate பண்றப்ப நூத்தி பத்துக்கு interest போடணும அப்ப நமக்கு என்ன வித்தியாசம் ஒரு பதினொர் ருபா பதினோரு ருபாயா வரும் நமக்கு யோசிகிரப்ப இது என்ன பெரிய வித்தியாச வருமா? யோசிப்போம் ஆனா வந்து நம்ம ஒரு இந்த திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் நாங்க வந்து பணம் போட்டுட்டே வரோம் அப்பிடின்னு பல வருஷம் போடுவாங்க. அப்பிடின்றப்ப நம்ம சேமிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாகும். so அது வந்து simple interest ஆ compound interest ஆன்னு பாத்துகினு நம்ம வட்டிக்கு வாங்குரப்பவு குடுக்குரப்பவு இது வந்து இன்னொரு விஷியோ finance ல ஆ

உம் உம்

ஆஹ் அதுக்கு காரணம் என்னன்னா அவுங்கள்ட்ட முதல் போட பணம் இல்ல அதாவது முதல் போட பணம் இருந்தா அவுங்க வட்டிக்கு வாங்க தேவயில்ல இருக்குற லாபமெல்லாம் அவுங்களே வச்சிக்கலாம் அப்போ முதல் அப்ப கூட உங்களுக்கு ஒரு ஆள் வேணு நம்பி யாரும் தரபோரதில்ல so finance agent ட போய் குடுத்து வட்டிக்கு வாங்குறது அதுதான் விஷியம் அதுலயும் வந்து சட்டப்படி இந்த ரொம்ப நெறைய வட்டி போடுறது எல்லா தப்புல இந்த அதாவது ஓ ஆமா உம் அது வந்து ரொம்ப நிரயா வட்டியா? ஓ உம் உம்

ஆமா உம் உம் ஆமா ஆமா செய்ற இத பொருத்துதான் நம்ம என்ன வேல செய்ரமோ அதுக்கு வந்து நமக்கு எவ்ளோ லாபம் வரும்ன்றத பாத்துதான் நம்ம வட்டிக்கும் வாங்குறத பத்தி Decide பண்ணனும் அஹ் இதுல bank ல வாங்குறது இருக்குல bank ல வாங்குன்னா வந்து நம்ம அத வட்டி அந்த மாதிரி சொல்லமாட்டோம், loan ன்னு சொல்வோம்ல bank ல loan வாங்குறதுனா bank ல பொறுத்த வரைக்கும் நம்மல நம்பி சும்மா மூஞ்சிய பாத்துலாம் நமக்கு bank ல பணம்லாம் தரமாட்டாங்க நம்ம bank ல வாங்கனுன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஏதோ ஒன்னு அவுங்ககிட்ட surety க்கு தரனும் may be அஹ் நம்மட்ட இல்ல சொத்து இருக்குன்னு வச்சுகோங்களே ஒரு சொத்து பத்திரத்த குடுத்து இந்த பத்திரத்த வச் எனக்கு தாங்க அப்பிடின்னு சொல்லலா இல்ல சொத்து பத்திரோ இல்ல அஹ் அஹ் வேற என்ன அப்டின்னு சொல்லிட்டு நக ஆஹ் நக இந்த மாதிரி வேற என்ன இருக்கு அப்பிடின்றத வச்சு valuable ஆனா ஒரு பொருள் வச்சி

அந்த மாதிரி எல்லா சொல்வாங்கள so வந்து வ அது வந்து வட்டி வாங்றது bank ல loan எடுக்றது இது எல்லாமே வந்து பிரச்சன நம்ம நம்ம normal பெரிய life அ நம்ம correct ஆ வந்து நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம செலவு பண்ணிட்டா பரவாயில்ல ஆனா அதுல என்ன விஷியோன்னா நம்ம வீடு கட்டனு இந்த மாறி செலவுக்கு எல்லா வந்து நம்ம சம்பாதிச்சு சேத்து வச்சு கட்டனும்னா வந்து ரொம்ப years ஆயிரும்

ஓ சரி உம் ஓ

ஆட் ஆஹ் ஆஹ் ஆஹ்

நமக்கு வந்து ஒரு five lakhs ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதுல இருந்து நமக்கு ஒரு அஞ்சு லட்சம் வருதுனா நம்ம அந்த அஞ்சு லட்சத்த வந்து அடைக்க முடியுமா? ஓ ஓ

அஹ் அஹ் ஆனா நீங்க வந்து கடன் வாங்குறது இந்த பேங்க்ல வீட்டுக்கு loan வாங்குறத வந்து நீங்க இப்டி பாக்கிறிங்கள, எனக்கு என்ன தோனும்னா ஒரு மாசத்துக்கு நம்ம இங்க ஒட்டன்சத்திரத்தில six thousand வீட்டு rent குடுக்குறோ அப்போ சென்னையில வந்து minimum ten thousand fifteen thousand குடுப்பாங்க, அப்போ பத்து

ஆஹ் ஆமா ஏன்னா இப்ப நம்ம யோசிங்களேன் நம்ம six thousand rent குடுக்குறதுக்கு நம்ம six thousand loan, six lakh loan போட்டு six thousand தானே கட்டுனோம் six lakh loan போட்டா? குடுத்து நம்ம இந்நேரோ ஒரு வீடு வாங்கியிருக்கலாமே? வீட்டோட மதிப்பும் கூடியிருக்கும் பாதி loan னு அடைஞ்ச அஹ் rupees ம் அடபட்டுருக்கும்ல ஆஹ் பரவாயில்லமா கட்டுநாலூ பரவாயில்ல ஏன்னா இந்த ஆறாயிரோ சும்மாதான குடுக்குறோம் அது போக ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்டுனா வந்து நமக்கு வந்து வீடு ஆச்சுல

யோசிச்சா அது நமக்கு profit தருமா? தராதா? அஹ் இது தான் வந்து accounting ன்னு பண்ணுவாங்கள்ள company யில்லா வந்து ஆஹ்

ஒரு company ல வந்து குட் எவ்ளோ transaction நடக்குது பனோ, எதுல லா நடக்குது cash ஆ எவ்ளோ வந்திருக்கு, online transaction ல்ல எவ்ளோ வந்திருக்கு, பேங்க்ல எவ்ளோ போற்றுக்காங்க இப்பிடி எல்லாமே calculate பண்றதுக்கு ஒரு accountant வச்சிருப்பாங்க அந்த accountant கணக்கு எழுதுறவங்க வந்து full ஆ வந்து எல்லாத்தையும் calculate பண்ணி எல்லாத்தையும் process பண்ணி அஹ் எவ்ளோ வந்து அதிகமா வந் அஹ் அதாவது யாரு நமக்கு இந்த தடவ நிறய கொடுத்திருக்காங்க இன்னும் யாரு தரல அப்பிடின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நம் அதாவது நம்ம company யோட share இது வந்து எவ்ளோ கூடியிருக்கு profit இருக்கா? இல்லையா? இப்டி எல்லாத்தையும் சொல்றதுக்கு account keeper ன்னு இருப்பாங்களா அவுங்களுக்குலாம் salary செம salary யாம் chartered accountant லா படிச்சா salary செம salary சொல்றாங்க அப்ப அதெலாம் படிக்கலாம்

ஆமா ஆமா ஹம் ஆமா

உம் சரி ஓ அஹ்

ஆஹ் உம் ஆஹ்

யார்? யாரு? மட்டு எடுக்கலாமா? ஓ சரி சரி உம் உம் உம் அது உம் நீங்க share market தான சொல்றீங்க பங்குசந்தைனா அது வந்து என்ன சொல்வாங்கனா நம்ம வந்து share market ல invest பண்றதிலேயே வந்து மூணு இருக்காம் ஒன்னு வந்து risk க்கு வந்து risk க்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி risk ஏ இல்லன்ற மாதிரி அதாவது இந்த share வந்து கண்டிப்பா கூடதான் செயுன்ற மாதிரி அந்த இதுக்கு வந்து நமக்கு அவ்ளோ வா அதிகமா amount தரமாட்டாங்களா இவ்ளோ கொடுத்தா இவ்ளோ return ன்றத வந்து அதிக amount return தரமாட்டாங்களா அதுவே வந்து medium risk ன்னா வந்து கொஞ்ச amount அதிகமா தருவாங்களா high risk சொல்றோம்ல அதாவது வந்தா பெருசு வந்தா மல போனா nothing ங்கற மாதிரி அது வந்து நம்ம வந்து risk அதிகோ வந்துச்னா வந்து பெரிய amount ஆ வருமா இது வந்து எப்டினா இப்ப நம்ம முத share market ல வந்து invest பன்னபோறோம்னு வச்சுகோங்க நமக்கு share market பத்தி ஒண்ணுமே தெரியாது அந்த situation ல வந்து நம்ம வந்து நெறைய பணம் வந்து வ risk ஆன எடத்துல போடக்கூடாது ம்ச் லோ Risk அ வந்து first போடணும் போட்டு நமக்கு தெரிஞ்சிரும் எப்பிடி எந்த மாதிரி வந்து எந்த மாதிரி share வாங்குனா எவ்ளோ கூடுது குறயுதுன்றத நம்ம நல்லா படிக்க படிக்கதான் வந்து medium risk உ high risk க்குலாம் போனும் அப்டின்னு சொல்ட்டு நான் இத்~ இதயும் வந்து ஏதோரு யூடூப் video ல பாத்தன் அப்றோ வந்து public finance தெரியுமா நம்ம இப்ப personal பாத்தோம்ல அதே மாதிரி public finance ன்னா government பன்றது அதுல வந்து என்ன சொல்றாங்கனா இப்ப government

எவ்ளோ government சம்பாதிக்குது எது எதுக்கெல்லா நிதி ஒதி நிதி ஒதுக்குராங்கன்னு சொல்வாங்கள்ள அதாவது இதுக்கு இவ்ளோ நிதி நாங்க வந்து இவ்ளோ நிதிய வந்து இந்த வெள்ளம் வந்திச்சு இவ்ளோ நிதி வந்து இந்த வெள்ளத்துல இருந்து இ~ இது பண்ற மக்களுக்கு வந்து குடுக்கு

உம் உம்

ஓ ஆஹ் உம் ஆஹ் ஆஹ்

ஏன்னா வந்து நடுவுல நிறய பேர் இருக்காங்க இப்ப வந்து மேல இருக்குறவங்க வந்து குடுக்குறாங்கனா நடுவுல இருக்குற ஒரு ஒருத்தவங்களு வந்து இப்போ பக்கத்து வீட்டுகாரங்க சொன்னாங்கள்ள கல்யாணத்துக்கு வந்து குடுக்குறது வந்து ஹல கஸ் போற கல்யாணத்துக்கு வந்து இவ்ளோ குடுப்பாங்கன்னு சொல்லி ஏதோ க் சட்டம் இருக்காமே அது வந்து வாங்குனுனாலே இவ்ள வந்து அந்த officer குடுக்குனு அப்பிடின்னு ஆகுதுன்றப்போ முழுசா வந்து மக்களுக்கு பயன்படமாட்டிங்கிது ஒதுக்கிற நிதி ஆமா அஹ் கிடயாது உம் ஆமா அப்றோ வந்து இ~ இந்த இது கணக்கு சொல்றாங்கள்ள இந்த கணக்கு சொல்றதுலயும் வந்து நெறைய தப்பு தப்பா கணக்கு சொல்றாங்க

இப்ப பாருங்க dollars உ dollars ஓட மதிப்பு எவ்ளோ அதிகமா இருக்கு இந்தியாவோட rupees மதிப்பு எவ்ளோ கம்மியா இருக்கு அதுக்கெல்லா காரனோ வந்து இதுதான் இந்தியா வந்து இன்னு வந்து வளரனு economy ல இந்தியா வந்து ரொம்ப மேலலா இல்ல

ஆமா ஓ ஆஹ் okay ஆஹ்

Okay ஆஹ் ஆஹ் சரி ஆஹ்

ஆஹ் சரி

உம் உம் வட்டி வட்டியில்ல money money money அதுதான் அத சுத்திதான் எல்லாமே நடக்குது ஏனா வந்து இப்ப வந்து அத் பணம் இருந்தாதான் எல்லான் ஆயிடுச்சு கண்டிப்பா அதுக்காகதான எல்லாரு ஓடிட்டு இருக்கோ அப்ப வந்து finance இதுல வந்து ரொம்ப நல்லா சீக்கிரோ வந்து நெறைய சம்பாதிச்சிரலா அப்டினு இருக்கதுதால எல்லாரு வந்து சரி finance க்கு போவோ அப்டினு போறாங்க

வந்து சீட்டு போட்டுலா வந்து குலுக்கி தருவாங்க அப்டி இப்டின்றாங்க சிலருக்கு இதுல ஏமாத்துறது இருக்கு full ஆ ஒரு சீட்டு கம்பெனி இருந்திச்சு இவ்ளோ வாங்கிச்சா வாங்கிட்டு திடிர்னு விட்டுட்டு இத close பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்டின்றாங்க so வந்து ஒரு இடத்துல நம்ம invest பண்ணுற முன்னாடி முதல பாக்கணும் இதுல invest பண்ணா வந்து இந்த company முதல்ல நம்புற அளவுக்கா இவுங்க ஏமாத்துவாங்களா மாட்டாங்களானு முதல்ல யோசிச்சு சரி ஏமாத்தமாட்டாங்க அப்டின்னு சொல்லி ஏமாத்தமாட்டாங்கன்றத நம்ம எப்டி decide பண்ணலாம் அவுங்க வேற என்ன என்ன பண்றாங்கன்னு பாக்கணு இப்ப green wealth ன்னு யோசிங்களேன் green wealth ல வந்து finance இது இந்த மாதிரியும் பண்ணதானே செய்றாங்க ஆனா வந்து அவுங்க அது ஒன்னு மட்டும் பண்ணல விட்டுட்டு போறதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு schoool வச்சுருக்காங்க college வச்சுருக்காங்க இன்னும் நிறைய organisation வச்சுருக்காங்க அப்டின்னு இருக்றப்போ அவுங்க விட்டுட்டு ஓடவே முடியாது எல்லாத்தயு அவுங்க நடத்தனுல so வந்த இந்த ஒன்னுத்ல ஏமாத்தி அவுங்க என்ன பண்ண போறாங்க so அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல invest பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பாத்து பண்ணனும் சரிமா okay மா bye தீபா அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா சக்தி நீ எப்பிடி இருக்க நல்லா இருக்கேன்கா படிச்சு முடிச்சாச்சாக்கா ஆமாடா படிச்சுட்டு இப்பதான் ஒரு வேலைக்கு join பண்ணியிருக்கேன் நீ வேலைக்கு போறியா ஆமா அக்கா நானும் இப்பதான் ஒரு வேலைக்கு join பண்ணிருக்கேன்

அஹ் இப்ப வந்து சும்மா போயிட்டு இருக்கு இப்ப வந்து எனக்கு வந்து training தான் போயிட்டு இருக்கு பதினஞ்சு நாள் training தந்துரு~ தந்து இது பண்ணுவாங்க ஏன்னா வந்து நம்ம புதுசா இப்பதானே வேலைக்கு join பண்ணியோம் அதனால அவங்க வந்து training தருவாங்களாம் தந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் okay ன்னா எடுப்பாங்களாம் வேலைக்கு ஆள் சரி சரி சரி அஹ் சரி இப்ப வந்து படிச்ச field ல போயிருக்கியா இல்ல வேற company போயிருக்கியா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 சரி அபிஷா பழகிடும் எதுனாலும் கத்துக்கும்போது பழகிடும் easy ஆயிரும் அதே வந்து இப்ப வந்து எல்லாருமே படிச்ச field க்குதான் வேலைக்கு போகணும்னு பார்த்தா யாராலுமே வேலைக்கு போகவே முடியாது அப்படியேதான் இருந்தோம் ஏன்னா வேலை வாய்ப்பு எல்லாமே

அஹ் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம பழகிட்டோம்னா set ஆயிடும் நமக்கு இது உனக்கு இந்த வேலையை நீ IT field ன்னு சொல்லும் போது ஏதோ அனுபவம் இருக்கும் வெளியூர்ல வேலைக்கு போகும்போதும் உனக்கு ஒரு அஹ் useful ஆ தான் இருக்கும் அது எப்படியும் ஆமாக்கா அதுவும் உண்மைதான்அக்கா இங்க வந்து நிறைய வந்து சிலயது company ல எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து என்ன சொல்றது சொல்லி எல்லாம் தரமாட்டாங்க ஆனா இங்க பரவாயில்லை ஒரு ஆள் வச்சு பதினஞ்சு நாள் training தராங்க உட்காந்து சொல்லி நமக்கு தெரிஞ்சப்ப அப்புறம்தான் நமக்கு live தருவாங்கலாம் அதனால கொஞ்சம் பரவாயில்லைதான் இப்ப தான் எல்லாருமே படிச்ச உடனே வெளிநாடு அங்க இங்கன்னு போறாங்க

அஹ் எடுத்தவுடனே சம்பளமும் போதுமானதா இல்ல அவங்க பசங்களுக்கு வந்து அஹ் பத்தமாட்டின்னு உள்ள ஒரே காரணத்துனால என்ன பண்றாங்க, கொத்த வேலைக்கு வேற வேலைகளை தேடி தான் போறாங்க அதுல நல்ல வருமானம் இருக்கு

அதுக்கு வந்து அஹ் என்னன்னா இப்ப எல்லாமே வருமானங்கள் வந்து எல்லாமே அஹ் எல்லா சாதனங்களும் அஹ் வெளிய அதிகரிக்க அதிகரிக்க அதுல உள்ள இது குறைஞ்சிட்டிருக்கு அது ஒரு நல்ல ஒரு salary package இருந்து எல்லாருமே அவங்க ஒவ்வொரு வேலையை அவுங்களுக்கு பிடித்தமான வேலையை தேர்ந்தெடுத்து பார்ப்~ பார்ப்பாங்க ஆமாக்கா ஆமாம் நீங்க இப்ப என்ன வேலைக்கு அக்கா போயிட்டிருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு work எல்லாம் நானு இப்ப ஒரு car showroom லதான் work பண்ணிட்டு இருக்கேன் நல்லாதான் போயிட்டிருக்கு நானும் படிச்ச field ல பார்க்கல சரி பக்கத்துல இருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்ல வீட்டுக்கு சீக்கிரம் வந்திடலாம் அந்த மாதிரி எண்ணங்கள்ல நானும் போய் join பண்ணி நல்லாதான் போயிட்டிருக்கு அஹ் நல்லாதான் எல்லாமே போயிட்டிருக்கு கத்துக்கிட்ட வேலையும் அஹ் வித்தியாசமா இருந்தாலும் நமக்கு அது ஒரு அனுபவம் இதே இது

வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு car அ வச்சு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி life style ல இருக்கும்போது அவங்க வந்து அஹ் car எடுக்கறதுக்கும் sales க்கும் வருவாங்க service க்கும் வருவாங்க so நல்ல ஒரு movement இருக்கும் so அதனால நல்ல ஒரு அஹ் incre~ நல்ல car ஓட இது வந்து increase ஆக ஆக எங்களுக்கு நல்ல ஒரு salary package உம் இருக்கும் அதனால ஒரு நல்லதுதானே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 twelfth வரை படிச்சவங்களும் ஏதாவது ஒரு job க்கு போலாம் அப்படிதான் இப்ப வேலை வாய்ப்புகள் இருந்துட்டே இருக்கு கொஞ்சம் படிப்பறிவு மட்டும் இருந்ததுன்னா போதும் எல்லாமே கத்துக்கலாம் போகலாம் எந்த வேலைக்குனாலும் போகலாம் அதே போல அஹ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இங்கே வெளி~ இங்கே வேலை செஞ்சா வந்து நிறைய salary கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க அங்கே போய் நம்ம அங்க போய் நிறைய நல்லா கஷ்டப்பட்டு எடுத்து work பண்றாங்க வேலை பாக்குறாங்க அது போல பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நிறைய பிள்ளைங்க வந்து இங்க BSc Nursing படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வேலை பாக்குறாங்க உம் உம் ஆனா அஹ் இங்கோடி இங்கோடி வந்து நமக்கு சென்னையில தான் ரொம்ப companies எல்லாம் இருக்கு அங்க வந்து நிறைய பேரு நம்ம ஊர்லயே maximum எல்லாருமே சென்னையிலதாங்க இருப்பாங்க முந்தி உள்ளவங்க எல்லாம்

என்ன சொல்றது நிறைய பேர் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் foreign ல தான் வேலை தேடி அப்படிதான் போறாங்க படிச்சவங்கனாலும் சரிதான் படிக்காதவங்கனாலும் சரிதான் அதே போல இங்கூட்டுக்கு கொத்த வேலை பார்த்தா பெரிய அளவுல நமக்கு வந்து வருமானம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வெளிநாட்டு போய்~ போறாங்க அப்படி நிறைய எல்லா விஷயத்திலயுமே maximum இப்ப வெளிநாடுதான் வெளிநாட்டுல இருந்தாதான் நமக்கு ஒரு மதிப்பு அப்படினு எல்லாரும் யோசிக்கிறாங்க இங்கோடு உள்ள company ல எல்லாம்

ஆமா ஆமா அதே போல முன்னாலே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் பொம்பளை பிள்ளைங்களை படிக்கவே விட மாட்டாங்க ஆனா படிச்சதை விட்டுருந்தாலும் வேலைக்கு விட மாட்டாங்க வேலைக்கு விடறதே ஒரு கௌரவ குறைச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு விட மாட்டாங்க வீட்டிலேயே இருந்தா போதும் படிச்சு முடிச்சவுடனே வீட்டுல இருந்தா போதும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டாம் அந்த மாரி ஒரு எண்ணங்களை உருவாக்கிடறாங்க பெண் பிள்ளைகளுக்கு ஆனா இப்ப உள்ள காலத்துல வசதி இருந்தாலும் வசதி இல்லாட்டாலும் அவங்க தன் கையை நம்பி நிக்கணும் யாரும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு உள்ள ஒரே எண்ணத்துக்காண்டி அவுங்க அவுங்க எல்லா பொ~ பொம்பளைப் பிள்ளைகளும் சரி பசங்களும் சரி படிச்சு முடிச்சவுடனே அவங்க அஹ் வெளியூர்களுக்கும் வேலைக்குப் போறாங்க வெளி மாவட்டத்துக்குப் போறாங்க

பிடிச்ச field லேயே என்ன job வருதோ அதைத் தேடி அதிலயே work பண்றாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் ஒரு first month income வாங்கும் போது அதுவே அவுங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு இதுதான் குடுக்கும் அப்படித்தானே அதனால எல்லாருமே இப்ப இப்~ இப்ப உள்ள இதுல போயிட்டு தான் இருக்காங்க போகாம யாருமே இல்ல சொல்லப் போனா அதே மாதிரி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 வேலைக்கு wife மார்களை விடலை சிலையு~ அஹ் சிலையுங்க விடுறாங்க ஆனா அப்படி அஹ் இந்த இது வேலைக்கு விட்டும் பிள்ளைங்களை பாக்கியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க வேலைக்கு விடாம இருக்கவங்களும் இப்பவும் இருக்காங்க அதே போல சின்ன வயசுல இவ்வளவு உம் படிச்சு வேலைக்கு விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறவங்களும் இருக்காங்க ஆனா சில பிள்ளைங்க நாலஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ற பொண்~ பொண்ணுங்களும் இருக்காங்க ஆனா

வேலை எல்லாருக்குமே ஒரு அவசியமா இருக்கு ஒரு சின்ன வேலைனாலும் சரிதான் ஒரு துணிக்கடைக்கு போனாலும் சரிதான் ஒரு சின்ன வேலை படிச்சவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை படிக்காதவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேலையில போனாலும் நம்ம family ஆ

அதனால நம்ம வந்து இப்போ வேலைகள் அதிகரி~ அஹ் இந்த இது ஆட்கள் வேலைக்கு அதிகரிக்க ~கரிக்க அஹ் வேலைகளும் இப்ப பலப்பல பலப்பல வித்தியாச வித்தியாசமான தொழில்கள் online service உ அப்படி எவ்வளவோ வந்துட்டு இப்ப வந்து எல்லாமே அதே போல online ல நம்ம order படி எல்லாமே சாப்பிட அதுவும் ஒரு ஒரு job தானே எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு குடுக்கிறது எடுக்கிறது அப்படி எல்லாமே இப்ப வந்து ஒரு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 நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு வந்து வருமானம் வேணும் அப்படின்னு வந்து நிறைய பேரு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா அஹ் ஆமா அபிஷா அதே மாதிரி வேலைக்கு போறனால இப்ப உள்ள நீங்க சொன்ன மாதிரி பொருளாதாரத்துல எல்லா விலை உயர்ந்தனால அவங்க ஒருத்தவங்க சம்பாதிக்கிறதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா வீட்டு loan அது இதுன்னு பண்ணும் போது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

ஓரளவுக்கு அவங்க வந்து கொண்டு போக முடியுது எந்த ஒரு இதுவும் இல்லாம problem இல்லாம இதே இது ஏதா ஒரு அஹ் medical செலவு அந்த மாதிரி இருந்தா கூட அவங்க ஒரு சின்னதா savings பண்ணாக்கூட அவங்களை வந்து அந்த இது எந்த ஒரு செலவு வந்தாலுமே அவங்களால manage பண்ண முடியும் அதுக்கு எல்லாமே helpful ஆ இருக்கிறது வேலை மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு level ல படிச்சு நம்ம ஒரு வேலைக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளையும் நாலு பேரு மதிப்பாங்க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 அஹ் வேலைன்னு பார்த்தா இப்போ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி அஹ் nursing முடிச்சாங்க முடிச்சிட்டு இங்கே ஓடி வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு அஹ் சம்பளமும் போதுமானதா இருக்காது அதனாலேயே அவங்க அஹ் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா level ல வரணும்னு உள்ள ஒரே காரணத்துக்காக தேவைகள் அதிகரிக்கிறதுனால

அப்படி பாக்குறனால அவங்க அந்த வேலையினாலதான் அந்த இவ்வளவு இதுகளும் வருது சில பேர் என்ன ஆகுது குழந்தைகளை பார்க்க முடியாம கவனிக்க முடியாம தாத்தா பாட்டி கிட்ட விட்டு போவாங்க இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ஆள வெச்சு பாப்பாங்க அந்தமாதிரி situation ஆ நிகழ்கிறது இதனாலதான் ஆனா வேலைக்கு போறாங்க தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் அஹ் இப்போ ஒரு வேலையை பாக்குறதுக்கு வேலைக்கும் போயிட்டு எல்லா வேலையும் manage பண்ற பெண்களும் நிறைய இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய அஹ் plus point ன்னே சொல்லலாம் சொல்லப் போனா. அதே மாதிரி அஹ் இப்ப நம்ம ஊர்ல இருந்து வெளியூர்களுக்கு வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. அஹ் நான் அவங்க வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வேலைக்கு வர்றவங்க எல்லாம் இருக்காங்க நிறைய பேரு. எல்லாமே அவங்களோட அஹ் வருமானத்தை அதிகரிக்க ஒரே காரணம் அந்த நோக்கம் எல்லாருக்குமே வருமானம் அதிகரிக்கும் நல்ல level ல இருக்கணும் அந்த ஒரு எண்ணம்தான் அதேபோல நடுத்தர மக்களும் இருக்காங்க அவங்களுக்கு படிக்காத மக்களும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்ச வேலையோ அதையும் போறாங்க அந்த மாதிரி வேலைகளுக்கும் போறாங்க அஹ் வேற என்ன நம்ம அரசாங்கத்திலயும் அஹ் வேலை வாய்ப்பு முகாம் வச்சிருக்காங்க வேலை வாய்ப்புகளையும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்குறாங்க அதே போல அரசாங்கத்தில நிறைய வேலைகள் இருக்கு அஹ் இன்னொன்னு என்னன்னா தனியார் துறையிலும் வேலை பாக்கிறவங்க இருக்காங்க அரசாங்க துறையிலயும் வேலை பாக்கிறவங்க இருக்காங்க இதுல என்ன வித்தியாசம்னா அரசாங்கத்தில உள்ள வேலை பாக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அஹ் விடுமுறை நாட்கள் அதிகம் வரும் நிறைய facilities வச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த quarters கொடுக்கிறது அப்புறம் அவங்களுக்கு வந்து அஹ் bus fare அந்த மாதிரி எல்லா charges சுமே கொடுக்கிறதுனால கூடுதலா என்ன பண்றாங்க அதுலதான் நிறைய வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கிறதுனால எல்லாருமே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

அஹ் தனிப்பட்ட முறையில என்னென்ன விஷயங்களை பண்ணணுமோ எல்லாமே அந்தந்த time ல பண்ணிருவாங்க அஹ் அதே மாதிரி அஹ் permission leave இது எல்லாமே அவங்களுக்கு available ஆ இருக்கும் ஆனா இதே தனியார் துறையில வேலை பார்க்கும் போது ஒரு leave எடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு